மத்தப்படிக்கலாம் ஏதும் சிறப்பான ஏதும் mind relax பண்ற மாதிரி எல்லாம் எந்த function அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை உம் உம் அதெல்லாம் எதுவுமே இல்லை வந்து சேர்ந்தோமா நம்மளை வந்து முடிச்சு ஒரு நாலு மாசம் இன்னும் பண்றாங்க இந்த time ல ரெண்டு ma'am வந்திருக்காங்க ரெண்டு ma'am சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல sir இருந்துகிட்டு இல்ல இல்ல HOD sir இருந்துகிட்டு வந்து தம்பி ரெண்டு ma'am க்கும் கல்யாணம் ஆயிருச்சு மரியாதையா பேசிக்கோங்க சரியா பாத்து யார்ட்டயும் திமிரா பேசிறாதீங்க சரியா அவங்க நீங்க கொடுக்கிற அளவுக்கு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு sir உ

இல்லை இல்லை அப்படி பண்ணிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு ஆனா அவர் வயசுக்கு அவரு சொல்லிட்டு போறாரு நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அவர் வ~ அவர் ஏதாவது ஒருத்தர் வந்திருந்தாருன்னா பரவாயில்லை இந்த second year ma'am உ போன வருஷம் போனோம் நம்ப போன sem ல இருந்து தான் அந்த second year க்கு அந்த ma'am வர்றாங்களா அந்த ma'am அந்த class க்கு போய் போயி இப்போவும் அந்த ma'am நம்ம~ நம்ம~ நம்மளுக்கு வந்து subject எடுக்குறாங்க அப்படிங்கிறதை என்னால வந்து நம்பவே முடியல சும்மா வர்றாங்க போறாங்க அப்படின்னேதான் நான் வந்து அப்படின்னேதான் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் அந்த ma'am வந்து நம்ம subject ல ஒரு staff ஆ இருக்காங்க அப்பிடின்னு என்னால வந்து அது முடிவு அது வந்து நினைக்கவே முடியல பார்த்தாலே ma'am வந்து jolly ஆ பேசிட்டு போறாங்க அப்படின்னுதான் இருக்கேன் ஆமா bro ஆனா lesson எனக்கு புரியுது ma'am எடுக்கறது கொஞ்சம்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 நான் ma'am கூட அந்த ரெண்டு ma'am பாடம் எடுத்தது வந்து நான் சும்மா ஒரு பேருக்கு எழுதி வச்சேனே தவிர நான் கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா board ல இருக்கிறது அந்த side இருக்கிறது அவ்வளவா தெரியவே இல்லை பார்த்து பாத்து திரும்பி திரும்பி உங்கள பாத்து தான் எழுதிட்டு இருந்தேன் bro ஒரு idea இருக்குது bro ஜாவா, பைத்தான் இதுக்கெல்லாம் ஒரு course போணும் போகலாம் bro

சரி சரி அந்த course பண்ணிட்டு அதை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு level வந்துரும் skill கொஞ்சம் develop ஆன மாதிரி இருக்கும், பைத்தான்னா அப்படி ஜாவான்னா அப்படி அப்படின்னுட்டு

ஆனா வந்து அந்தந்த semester க்கு ஞாபகம் இருக்கா போன semester ல பைத்தான் பத்தி படிச்சதுதான் ஆனா எனக்கு அதிகமா பைத்தான் பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு அந்த lesson ல என்ன வந்துச்சு அவ்வளவுதான் அது மட்டும் தான் தெரியும் ஹம் இப்ப இப்ப codings எப்படி போடணும் நம்ம practical ஆ பண்ணிப் பார்த்தாதான் bro நம்மளுக்கு இந்தந்த word இது இதுக்கு இதெல்லாம் use பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியும் bro இது theory க்கெல்லாம் சும்மா memory பண்ணதுதான்

போன வருஷத்துக்கே நம்மள internship கூட்டிட்டு போயிருக்கணும் இந்த வருஷமும் கூட்டிட்டு போகல amount குடுக்கிறோம் amount குடுங்க certificate வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கத்துக்க விடாமயே அப்படியே தடுத்து நம்மள தடுக்க வச்சு அப்படியே இங்கேயே இருக்க வச்சிடறாங்க வேற எங்கயும் போவ வேணா நீங்க இங்கே இருந்து இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிடறாங்க கொஞ்சம் வெளியே போனாதான் நம்மளுக்கும் company எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மா~ இந்த இந்த work company ல என்னா பண்றாங்க என்ன work பண்றாங்கன்னு கூட நம்மளுக்கெல்லாம் தெரியாது இப்ப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 இப்போ placement போனா அங்க போயிட்டு என்ன work என்ன பண்றதுன்னு கூட தெரியாது ஏதாவது தெரிஞ்சிருந்தா அங்க work பண்ணலாம் உம் ஆமா bro அதுவும் correct தான் bro

இல்ல இவரு சொல்ற மாதிரி அந்த இது இத சேர்ந்தால் கூட நம்ம கொஞ்சூண்டு skill ஐ develop பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி job உம் நம்ம போய் சேர்ந்துக்கலாம் ஆஹ் okay bro யாரு அவரு எந்த sir அவரு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 ஓஹோ அப்படியா நம்மளுக்கு இந்த மாதிரி இவரு நம்மளுக்கு third year க்கு அவரு அந்த அண்ணா இருக்கிற மாதிரி இவரு வந்து second year க்கு இருக்கிறாரா ஆமா ஆமா bro இருந்தாங்கன்னா இருந்துட்டு அந்த அண்ணா salary பத்தலைன்னு கிளம்பிட்டாங்களா இல்ல எதனால போனாங்க அஹ் அஹ் ஆமா bro salary பத்தல அவரு படிச்சதுக்கு எல்லாம் experience க்கு அவரு அதிக salary ல அவர் வேலைக்கு போலாம் உம் அதுவும் correct தான் இங்க எவ்வளவு தருவாங்கன்னு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து, பதினஞ்சு ரூபாய் தந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா bro ஆமா ma'am க்கே பதினெட்டு தானாம் பதினெட்டோ ப~ பதினாறோ தான் ma'am க்கு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 ஜெயந்தி ma'am க்கு இருவத்தி அஞ்சாயிரம் ரூவா salary

HOD க்கு முப்பத்தஞ்சோ முப்பத்தி~ முப்பது something தான் bro முப்பதுல இருந்து forty வரையும் அன்னைக்கு ma'am சொன்னாங்க எல்லாருக்கும் செந்தில் sir க்கு ஒரு முப்~ அஹ் இருபத்தஞ்சு கிட்ட இருக்கும் அவருக்கு

மணி இப்போவே மணி மூணு நாற்பத்தி ஏழாயிருச்சு இதுக்கு மேல நம்ம போயிட்டு போய் கிளம்புவோம் போய் bus ல போய் உக்காந்தாலே tired ஆ இருக்கும் bro ஒரே ஹம் bus ல போயிட்டு தான் இந்த படம் download பண்ணிக்கிறேன் அதைப் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதும் இப்ப mobile ல்லாம் இனிமே மொ~ மொத்தமா இன்ஸ்டா அதெல்லாம் use பண்ண போறதில்ல bro

நான் இப்ப use பண்றதே இல்லை bro நீங்க வந்து எனக்கு அனுப்புச்சு விடுறதே நான் இருந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறமேல் தான் பார்க்குறேன் இன்ஸ்டாக்குள்ள எல்லாம் போறதே இல்லை இப்ப நான் status ஏ வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிருச்சு night எப்பவும் status ஏ வைக்கிறது இல்ல சலிப்பாய் போயிருச்சு status வைக்கிறதே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

time release ஆவும் அப்படியே free time ல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் work பாத்துட்டு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 அவ்வளதான் இனிமே book தந்தாங்கன்னா இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் படிச்சிருப்பேன் book உம் தரல

rough note நானு ஒரு ஒரு rough note வாங்கி ma'am க்கு பாதி இன்னொரு ma'am க்கு புதுசா வந்த ma'am அந்த ma'am க்கு பாதி அஹ் rough note use பண்ணிக்கலாம்ன்னு பாக்கிறேன் ஒரு rough note ஒண்ணு பெருசு வாங்கிட்டு வர்றேன் ஒரு ஒரு quire ரெண்டு quire note வாங்கிட்டு வரணும்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 observation அவுங்களே பாத்து bro நம்ம இருந்துட்டு அதை எழுதிட்டு இன்னும் ரெட்டை வேலையாயிரும் இன்னொரு time நீ அதுல உட்கார்ந்து எழுதுவியா observation ல அதுல என்னத்துக்கு எழுதப்போறேன் bro நீ கடையில வாங்கி கூட எழுதலாம் observation note லாம்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 ஆமா bro அப்படித்தான் பண்ணிரலான்ட்டு இருக்கிறேன் work சீக்கிரமா எனக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும்

உம் twelve minutes ஆயிடுச்சு பன்னெண்டு நிமிசம்னு சொல்லுங்க twelve minutes ன்னு சொல்லக் கூடாது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

mechanic இல்லைன்றதுனால ஏதாவது ஒரு ஒரு subject தான் நம்மளுக்கு எல்லா subject உம் computer ல மட்டும்தான் ஆமா நம்ம முக்காவாசி நேரம் computer lab லதான் இருப்போம்

இப்ப இதை record பண்றாங்கள்ல இதை record பண்ணி அவங்க இருந்துகிட்டு edit பண்ணி அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு send பண்ணி விடுவாங்களா பார்ப்பாங்களா அது எப்படி இருக்குன்னு அந்த AAI ன்னு இருக்குதுல்ல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

உம் இப்ப எப்படின்னா ஆஹ் ஜாவிஸ் தெரியும்தானே மார்வெல் படத்துல iron man

அந்த மாதிரி AI ஒரு friend உ உனக்கு இருக்கும் அது நம்ம கத்துக்கிட்டா நம்மளுக்கு better ங்கிறீங்க

Hello sir நீங்க எந்த எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஒ காரைகுடி பக்கதுல கானாடுகாதன okay okey sir நீங்க எதும் LIC ல policy வாங்குறமாரி idea இருக்கா ஒஹொ அது வேண்டவா சரி சரி என் பேரு ரமெஷ் sir அபி இல்ல ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க புயல் எல்லம் நல்லாதான் வீசிட்டு இருக்கு. இந்த புயல் காதுலெயும் பொய் பொரி சப்டு இருகேன்னா எவ்லொ பெரிய ஆல இருபேன் நானு ஒஹொ அபடியா நன்றி நன்றிகள். மாமன் மைத்துனன் அண்ணன் ஒன்னு விட்ட அப்பா ஒன்னு விட்ட சித்தப்பா ஒன்னு விட்ட மாமி சொல்லுங்க சொல்லுங்க வெர ஏதாவது பேசனும்னு அசைபட்ரிங்கலா ஆஹ் ஆ சரிங்க சரிங்க okay okey thank you thank you நான் அர்ஜுண்தாஸ் voice ல கூட பேசுவே அது இப்போ அது இப்போது வேண்டாம் என்று நின்னைக்குரேன் இப்பொது வேண்டாம் தவிர்துவிடலாம் இப்பொது வேண்டாம் என்று சொல்கிரேனே அ அ என் பேரு ரமெஷ sir சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க sir வேர சாப்படிங்கலா ஆ ஆமா ஆமா sir okay okey sir நிச்சயமாக அபிராமி ஆ சொல்லுங்க சொல்லுங்க sir வேர என்ன சாப்ட்டு இருக்கிங்க

அ பட்டுனு அ இயல்பு ம்ம் சரி சரிங்க சரிங்க விட்டா விட்டா விட்டா விட்டா தவறிவிட்டா ஆமா ஆமா நானும் கேள்விபட்டுருக்கேன் sir

அ அ அ சரி அ ஆ நீங்க என்ன பன்னிங்க அடுத்து

ஆ குட்டி பொட்ட பூமனை குட்டி பூட்ட பூனை மாரி அங்ங்கேயும் இங்கேயும் ஒடிட்டே கெடந்தான்

ஆ சரி சரி சரி

சொல்லுங்க மன்னிப்பு கேட்டீங்களா நீங்கெல்லம் ஏன் அவுங்கட்டெல்லாம் போய் மன்னிப்பு கேக்குறீங்க ம் அவரு உங்கலலாம் poaட மாட்டரு அவன தான் போடுவாரு ஏன்னா நீங்க நல்ல பையன்னு நான் கேல்விபட்டுருகேன் வழீல்ல சங்கர் sir லாம் கை வைக்க மாட்டரு ஆ ஆ

ம்ம் எல்லாம் ம்ம்ம் எல்லம் அந்த குண்ட அந்த குண்டனால தான் வந்தது உனக்கு அந்த குண்டன் மட்டும் இல்லனா நீங்க நல்லா இருந்துருபிங்க இன்னும் ஆயிரத்துக்குமேல மதிப்பென்கள் பெற்று

இப்ப இப்ப எனக்கு அலைபேசியில் அழைப்பு விடுத்தானே அவன் தான்

எறும்பு வாயவிட சின்னது அது என்னது எறும்பு வாயை விட சின்னது அது என்னது ம்ம் அது தின்னது அட ஆனா படத்துல dialogue வைச்சுருகங்கலெ sir அப்ப நாம என்ன ஆரது ஆ ஆ ஆமா ஆ சொல்லுங்க ஆ ஆமா ஆமா ஆதித்திய கரிகாலன் தாண்டவம் படத்திலா ம்ம் தாண்டவதுல ஆதித்தியகரிகாலனா ஐயோ ஹ்ஹ் ஆமா ஆமா என்னவள் ஆனா கடைசில பாத்தா part two ல அவளொட அக்காவோ தங்கையோ கதை வருனு நெனைகுரேன் அதுக்குதான் அவன் அப்ப முத்துபாண்டி சொன்னது வேண்டம் டா அவள் நமக்கு அப்டினு ஹுஹு அவன்புள்ளைக்கு சொல்லாம அவன் பொன்னுக்கு மட்டும் சொல்லிருகான் பாரு அவன் திரிஷா கு மட்டும் சொல்லிருகான்

ஆ சிவகாமிதேவி ஆமா ஹ்ஹ் மருமக பேரா இந்த்ரப்ர்ஸ்தமா அவுங்க அம்மா அனுஷ்காஷெட்டி இயற்பெயர் அதா பேர் கூட என்னவோ இளவரசி நந்தாதேவிஎன்னவொ தேவி ஆ

அப்றமா அந்த ஆதித்தியகரிகாலன் ரவரு ஒரே ஒரு மனிதர் மூன்று கதாபாத்திரதில் நடித்துருபார் ஒரு படத்தில் பாத்திருகிங்களா ஆமா ஆமா ஆ ரேமோனு ஒருத்தர் வருவாரு அப்றம் அம்பினு சொல்லிடு ஒருத்தர் வருவாரு அதுக்கப்பறம் அந்நியன் சொல்லிடு ஒருத்தர் வருவாரு

All is சாமி இல்ல பூதம் என்று சொல்லுவார் அவரு ஆமா ஆமா சொல்லுங்க உன் மெல்லிமையன குரலில் கொஞ்சம் hello சொல்லி phone அடிக்குது அடிக்குது அடிக்குது hello சொல்லுங்க என்னபன்றது ஹ்ஹ்

ம் வா மாமா பேசட்டும் பேசட்டும் நம்ம நண்பர் நண்பரு அஜித் மாரி அவரு அவரு

ஆமா ஆமா அவனுக்கு wig ஏ வைச்சிடுருகாங்க எனக்கு தெரியவே இல்ல

ஆமா ஆமா ஹ

ஆமாம் ஆமா ஆமா ஆமா ஹ ஹ ஆமா

இன்னேரத்துக்கு அவ எங்கிருகக்குறானோ Hello சரி நீங்க பொய் சொல்லிட்டு வாங்க இப்பொ நான் அதுவரைகு உங்கலுகு எதும் advice பன்னிட்டுருகேன் நீங்க சொல்லிடு வந்துடுங்க சட்டுனு இந்த மாரி groups கூடலாம் போகதிங்க சரியா hello என்ன என்ன வேல இருகோ அத மட்டும் பாருங்க வீட்டுல அஹ் இந்த ஆட்கள் நாட்கள் கணக்கு வந்து ரொம்ப கஷ்டபட்றது அதுனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துகுனன் சரியா Time and work அதிகமாகி நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துகுனா easy யா போட்டுறலான் இப்ப

call எல்லான் எடுக்காதீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு கோவம் வந்துடும் hello call எல்லான் பேசிட்டு இருக்கும் போது எடுக்காதீங்க

என் இனிய தனிமையே அதான் அந்த படத்துல பார்த்தீயா கரடி கரடிக்கு உயிர் வந்து

நான் தாங்கள் எங்கே அமர்ந்து கொண்டு பேசிர் பேசி கொண்டீருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா ஆஹ் சேரி சேரி பழகிட்டொம் பழகிட்டொம்

அஹ் அப்பப்ப என்னமொ சொல்லுவியே இங்க இருக்கும் போது ஒ கிழிச்சுருவன் கீர கீர கீர பொறியல் எல்லான் சாப்டுருக்கியா கீர பொரியல் எல்லான் பாத்தீங்கனா அ

ஒன்றும் ஒன்றும் இல்லை சொல்லுங்க சொல்லுங்க உம் நீங்க தயிர்சாதம் எடுத்துட்டு வாறீங்க பாருங்க அது அப்டி இருக்கும் delicious என்னப்பா ஒரே ஒரு நீங்க ஏதாவது advice பண்ணுங்க நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருக்கன் நீங்க நீங்க நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்கலன் ஆஹ் comment வேறு ஆஹ் சரி சரி

எனக்கு வேற காய்ச்சல் வந்து விட்டது என்று நெனைக்கிறென் எனக்கு சளி சளி வருகிறது ஹன் ஆமா அப்பொ வேற ஏதாவது பேசுங்களன் நான் கேட்குறென்

Topaz high quality மிக சிறந்தது ரம்பம் உம் சொல்லுங்க ஆஹ் ஆஹ் எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து எவ்வளவு கிடைக்கும் நம்மலுக்கு என்று நினைக்கிறீர்கள் சரேஷ் ஆஹ் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ்

நீங்க பேசுறது சரியா சரியா கேக்கல சரியா கேக்கல ரமேஷ் ஆஹ் இப்ப massage நல்லா கேக்குது நல்லா கேக்குது ஆஹ் இப்படியே பேசுங்க இப்படியே பேசுங்க